ஜாவா ல் பாராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியல் க்கு நல்வரவு
இதில் நாம் கற்கபோவது பாராமெட்ரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் மற்றும் பாராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் உருவாக்குதல் நாம் பயன்படுத்துவது உபுண்டு வெர்ஷன் 1110 ஜேடிகே 16 எக்லிப்ஸ் 370 இந்த டியூட்டோரியல் ஐ தொடர எக்லிப்ஸ் பயன்படுத்தி ஜாவா ல் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் உருவாக்க தெரிந்திருக்க வேண்டும் இல்லையெனில் அதற்கான டியூட்டோரியல் ஐ எங்கள் தளத்தில் காணவும் httpwwwspoken tutorialஆர்க் பாராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் என்றால் என்ன
பாராமீட்டர் ஐ கொண்டுள்ள ஒரு கன்ஸ்ட்ரக்டர்
பாராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் எனப்படும்
இது ஒன்று அல்லது மேற்பட்ட parameterகளை கொண்டிருக்கலாம்
பாராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் உருவாக்கலாம் எக்லிப்ஸ் ல் studentஜாவா பைல் ஐ திறந்துள்ளேன்
இந்த பைல் ஐ முன் டியூட்டோரியல் ல் உருவாக்கினோம் கன்ஸ்ட்ரக்டர் னுள் variableகளின் முன்னிருப்பு மதிப்பைத் தருவோம் எனவே roll number இஸ் எக்குவல் டோ பத்துக்கு பதில் செரோ
நேம் இஸ் எக்குவல் டோ Ramanக்கு பதில் நல்
பின் சிஸ்டம் டாட் ஆட் டாட் பிரின்ட்ல்ன் இ ஏஎம் ஆ டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர்
பாராமீட்டர் இல்லாத கன்ஸ்ட்ரக்டர் ஐ உருவாக்கியுள்ளோம் ஜாவா ல் இவ்வகை கன்ஸ்ட்ரக்டர்
டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் எனப்படும்
மற்றொரு constructorஐ உருவாக்குவோம்
எழுதுக ஸ்டூடென்ட் பேரெந்தீசஸ்
parenthesisனுள் இன்ட் the roll number காமா ஸ்ட்ரிங் the name
என்ன செய்தோம் எனில் parameterகளுடன் constructorஐ உருவாக்கினோம்
constructorன் பெயர் ஸ்டூடென்ட்
இது கிளாஸ் ன் பெயர்
paranthesisனுள் constructorக்கு இரு parameterகளை கொடுத்துள்ளோம்
constructorக்கு எத்தனை Parameterகள் வேண்டுமானாலும் கொடுக்கலாம்
கர்லி bracketகளினுள் எழுதுக சிஸ்டம் டாட் ஆட் டாட் பிரின்ட்ல்ன் இ ஏஎம் ஆ பாராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் பின்roll number இஸ் எக்குவல் டோ the roll number
பின் நேம் இஸ் எக்குவல் டோ the name
எனவே Parameterகளுடன் கன்ஸ்ட்ரக்டர் உருவாக்கியுள்ளோம்
இந்த கன்ஸ்ட்ரக்டர் ஐ கால் செய்வோம்
மெயின் மெத்தோட் ல் எழுதுக ஸ்டூடென்ட் ஸ்டு2 எக்குவல் டோ நியூ ஸ்டூடென்ட் parenthesesனுள் 11 காமா இரட்டை மேற்கோள்களில் ராஜு ஸ்டூடன்ட்டெட்டைல் மெத்தோட் ஐ கால் செய்வோம்
எழுதுக stu2ஸ்டூடன்ட்டெட்டைல்
புரோகிராம் ஐ சேமித்து இயக்கவும் கன்சோல் ல் வெளியீட்டைக் காண்கிறோம்
டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் முதலில் கால் செய்யப்படுகிறது
இது variableகளுக்கு அதன் முன்னிருப்பு மதிப்புகளை இனிஷியலைஸ் செய்கிறது
பின் பாராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் கால் செய்யப்படுகிறது
இது argumentஆக அனுப்பப்பட்ட மதிப்புகளுக்கு variableகளை இனிஷியலைஸ் செய்கிறது
அது 11 மற்றும் ராஜு
பாராமெட்ரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் எப்படி வேலை செய்கிறது என பார்க்கலாம்
பாராமீட்டரைஸ்ட் constructorஐ கால் செய்யும்போது அதற்கு இரு மதிப்புகளை அனுப்புகிறோம்
இவை ஆர்குமென்ட்ஸ் எனப்படும்
மதிப்பு 11
பாராமீட்டர் the roll numberக்கு பிரதி எடுக்கப்படுகிறது
மதிப்பு ராஜு
பாராமீட்டர் the nameக்கு பிரதி எடுக்கப்படுகிறது
பின் the roll numberன் மதிப்பு roll numberக்கு அசைன் செய்யப்படுகிறது
the nameன் மதிப்பு nameக்கு அசைன் செய்யப்படுகிறது
எனவே நாம் காணும் வெளியீடு 11 மற்றும் ராஜு
ஒரு பாராமீட்டரைஸ்ட் constructorஐ கால் செய்யும்போது வரும் பொதுவான பிழைகளைக் காணலாம் constructorக்கு ஒரு ஆர்குமென்ட் ஐ அனுப்புகிறோம் எனில்
Rajuஐ நீக்குக
ஒரு பிழையைப் பெறுகிறோம்
இது சொல்வது தே கன்ஸ்ட்ரக்டர் ஸ்டூடென்ட் வித் பாராமீட்டர் இஸ் அன்டிஃபைண்ட்
எனவே argumentகளின் எண்ணிக்கை parameterகளின் எண்ணிக்கைக்கு பொருந்த வேண்டும்
மீண்டும் ராஜு என எழுதி பிழையைத் தீர்க்கலாம்
மாறாக ஒரு பாராமீட்டர் உள்ள இன்னொரு constructorஐ டிஃபைன் செய்யலாம்
அதை செய்வோம் ஸ்டூடென்ட் paranthesisனுள் இன்ட் r no கர்லி bracketகளினுள் எழுதுக சிஸ்டம் டாட் ஆட் டாட் பிரின்ட்ல்ன் இ ஏஎம் ஆ கன்ஸ்ட்ரக்டர் வித் ஆ சிங்கில் பாராமீட்டர்

பின் roll number இஸ் எக்குவல் டோ r no fileஐ சேமிப்போம்
இந்த constructorஐ டிஃபைன் செய்யும்போது பிழை தீர்க்கப்படுவதைக் காண்கிறோம்
programஐ இயக்குவோம்
ரோல் நம்பர் மதிப்பு 11ஐ அசைன் செய்கிறது என consoleல் பார்க்கிறோம் கன்ஸ்ட்ரக்டர் ஒரே ஒரு argumentஐ ஏற்பதால் நேம்
நல் ஆகிறது
இப்போது இரு parameterகளுள்ள கன்ஸ்ட்ரக்டர் ஐ மீண்டும் கால் செய்யலாம்
எழுதுக ஸ்டூடென்ட் ஸ்டு3 இஸ் எக்குவல் டோ நியூ ஸ்டூடென்ட்
11 காமா ராஜு
பின்Stu3 டாட் ஸ்டூடன்ட்டெட்டைல் இங்கே 11 ஐ Stringஆக அனுப்புகிறோம் எனில் இரட்டை மேற்கோள்களைச் சேர்க்கவும் ஒரு பிழையைப் பெறுகிறோம்
இது சொல்வது தே கன்ஸ்ட்ரக்டர் ஸ்டூடென்ட் ஸ்ட்ரிங் கமாஸ்ட்ரிங் இஸ் அன்டிஃபைண்ட்
எனவே argumentன் datatypeஉம் அந்த parameterகளின் datatypeஉடன் பொருந்த வேண்டும்
எனவே மேற்கோள்களை நீக்கி fileஐ சேமிக்கவும்
இப்போது பிழை இல்லை
programஐ இயக்குவோம்
வெளியீட்டில் 3 constructorகளை காண்கிறோம் முதலாவது டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர்
இரண்டாவது ஒரு parameterஉடன் கன்ஸ்ட்ரக்டர்
மூன்றாவது இரு parameterஉடன்Constructor
இவ்வாறுதான் ஜாவா ல் பாராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் உருவாக்குகிறோம்
ஏன் கன்ஸ்ட்ரக்டர்
ஒரு இன்ஸ்டான்ஸ் உருவாக்கப்படும் போது கிளாஸ் ன் variableகள் ஒவ்வொரு முறையும் இனிஷியலைஸ் செய்யப்படவேண்டும்
அனைத்து variableகளையும் இனிஷியலைஸ் செய்ய கடினமாக இருக்கலாம்
எனவே ஜாவா
ஆப்ஜெக்ட்ஸ் உருவாக்கப்படும் போது அவற்றை தானே இனிஷியலைஸ் செய்துகொள்ள அனுமதிக்கிறது
இது கன்ஸ்ட்ரக்டர் பயன்படுத்தி செயல்படுத்தப்படுகிறது
இந்த டியூட்டோரியல் லில் நாம் கற்றது பாராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் உருவாக்குதல் பாராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் ன் செயல்பாடு கன்ஸ்ட்ரக்டர் பயன்படுத்துதலின் நன்மை சுயபரிசோதனைக்கு கிளாஸ் எம்ப்ளாயி உருவாக்குக
வெவ்வேறு எண்ணிக்கை parameterகளுடன் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் உருவாக்குக மேலும் அறிய இந்த இணைப்பில் உள்ள காணொளியைக் காணவும்
இது ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தை சுருங்க சொல்கிறது
இணைப்பு வேகமாக இல்லையெனில் தரவிறக்கி காணவும் ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது
இணையத்தில் தேர்வு எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் அளிக்கிறது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
மேலும் விவரங்களுக்கு 1 இத்துடன் இந்த டியூட்டோரியல் முடிகிறது
தமிழாக்கம் பிரியா